பாக்கும் போது அழகா இருக்கும் அப்பறம் சூரியன் வந்துடு போகும் அது கிடத்துலே போய்

கொழைங்க ஸ்கூல் படிக்கிற கொழந்தைங்க லாம் வந்து நோட் பணலாம் வாங்கிட்டு போவாங்க

இது கட திங்ஸ் லாம் இருக்குது சின்ன பிள்ளைங்க லாம் வந்து விஷயங்கள் வாங்கிடு போவாங்க

பகல் லே தனி போடுவாங்க நைட் லே லைட் போடுவாங்க பாக்கா நல்ல இருக்கு இங்க நிறைய பேரு வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க

இது ஸ்விம்மிங் பூல் லே நீச்சல் அடிப்பாங்க நீச்சல் அடிச்சிட்டு

இந்த பூவை கட்டி சாமி போட்டோ முன்னாடி போடுவாங்க ஏதாச்சு மாற்றியகே உஹ் ந தேகாரோட்டின் பண்றதுக்கு பிறரிச்சிட்டு கொண்டு போவாங்க